அதுக்கு கீழ நறைய சின்ன சின்ன செடிகள் வெச்சிருக்காங்க.

ப்ளூ கலரான பெட் சிட் போட்ருக்காங்க.

கிரீன் கலர்ன்னு நறையு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

லோ நறிய சின்ன சின்ன வீடுங்க தெரியிது.

இது ஒரு கோயில் மாதிரி இருக்குது.

ரெண்டு பேரு டூ வீலர்ல போயிட்ருக்காங்க.

ஒரு பைக்கும் ஒரு காரு நிக்குது.

நெறைய பச்ச பசேல்னு செடிகள் இருக்குது.

இதுக்கு முன்னாடி நெறைய பேர் நின்னு பேசிட்ருக்காங்க.

அவங்க பின்னாடி ஒரு பேக்ரீ இருக்குது.

இந்த பில்டிங்க்கு பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடுச்சிருக்காங்க.

ஒரே ஜன கூட்டம் அங்கியு இங்கியும் போயிட்டிருக்காங்க.

நெறைய பேர் கேண்டில் புடிச்சுட்டு போய்ட்டுருக்காங்க.

தூரத்துல வெள்ள கலர்ல ஒரு டவர் தெரிது.

தூரத்துல ஒரு சின்ன கொளோ தெரியிது.

‌ இந்த கேட்ட ரெண்டு பூட்ல பூட்டிருக்கு.

இந்த பைய கிரீன் கலர் டி_ஷர்ட் போட்ருக்கா.

பைக் ஓபன் பண்றாரு அதுல அதுக்குள்ள ஏதோ எல்லோ கவர்ல என்னமோ இருக்கு.